next வந்துட்டு two point line two point line ங்கறது just left mouse button ன click பண்ணிட்டு, drag பண்ணுங்க drag பண்ணிட்டு,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 so இந்த மாதிரி வந்துட்டு, நம்ம வந்து line draw பண்ணிக்கலாம். draw பண்ணிட்டு, இதை select பண்ணிக்கோங்க. இதை select பண்ணிட்டு,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

next pen tool ஒரு rectangle draw பண்ணிக்கோங்க pen tool ல click பண்ணிட்டு, நமக்கு வந்துட்டு எந்த எத்தனை notes வேணுமோ, அத்தனை click பண்ணிக்கோங்க. just இப்படி click பண்ணிக்கோங்க.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

so இந்த மாதிரி நம்ம வந்துட்டு designs கொடுத்துக்கலாம்.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

next வந்துட்டு three point curve just இதை நீங்க click பண்ணிட்டு, நமக்கு எந்த side வேணுமோ, அந்த side வந்துட்டு, நம்ம வந்துட்டு curve create பண்ணிக்கலாம் click பண்ணிட்டு நமக்கு எப்படி வேணுமோ, அப்படி.